திருட்டுத்தனமாய் பால் குடித்தால் எனக்கு பிடிக்காது என்று தெரியும் நான் கவனிக்கிறேனா இல்லையா என்று பார்ப்பதற்கு திரும்பியவள் கண்களில் என் விரலில் இருந்து கீழே சொட்டிய ரத்தம் தெரிந்து விட்டது மியாவ் என்று உற்சாக குரல் ஒன்று கொடுத்தாள். அங்கிருந்து தாவினாள் ஒரே பாய்ச்சல் ரத்தத்தின் முதல் முத்து தரையைத் தொடும் முன் அவளுடைய நாக்கை தொட்டது மழை நீரை நேரடியாக குடிக்கும் சக்கரவாகபட்சி போல ரத்தத்தின் ஒரு சொட்டையும் கீழே சிந்த விடாமல் நேரடியாக குடித்தால் நான் fridge திறந்து ஒரு ice துண்டை அறுத்துக்கொண்டு விரல் மீது வைத்தேன் ரத்தம் உறைந்து நின்றது ஷீலாவுக்கு வருத்தம் தான் மியாவ் மியாவ் என்று கத்தி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றாள். எங்கே போவேன் நான்? போடி என்று துரத்தினேன். கவலையுடன் மூலையில் போய் சுருண்டாள். அன்றைக்கு முழுக்க என் மேல் இருந்த கோபத்தில் உணவே எடுத்துக் கொள்ளவில்ல வஞ்சிரம் மீனை மணக்க மணக்க பொறித்து அவள் முன் வைத்தேன். சீண்டவில்லை திருட்டுத்தனமாக அவள் குடிக்க நினைத்த பாலை ஒரு வெள்ளித் தட்டில் ஊற்றி அவள் முன் வைத்தேன். முகத்தை திருப்பிக் கொண்டாள்.

வேலை எதுவும் செய்து எனது சக்தியை செலவழிக்க கூடாது என்று திருமதி ஆஷா சந்திரசேகரால் பணிக்கப்பட்டவன் என்னைப் பற்றி சொல்வது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு சொல்லி தான் ஆக வேண்டும் போல் இருக்கிறது. காரணம் நான் தனியன். என் மனம் உணர்ச்சிகளை யாரிடம் வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தவிப்பவன். என் இருபது வருட வாழ்நாட்களில் என்னை யாரும் பெயர் சொல்லி அழைத்ததாக ஞாபகம் இல்லை. திருமதி ஆஷா சந்திரசேகர் தான் என்னை செல்ல பெயரிட்டு அழைப்பார். மற்றவர்களுக்கு என் பெயர் அவசியமில்லாத ஒன்று. என் பெயரில் ration card இல்லை. என் பெயரில் bank account இல்லை. என் பெயரில் இந்த flat இல்லை. நான் பெயரற்றவன் மற்றவர்களை பொறுத்தமட்டில் உங்களுக்காக என் பெயரை சொல்கிறேன் ஆகாஷ். அவ்வளவு தான் என் பெயர். இது அம்மா வைத்ததா அப்பா வைத்ததா என்று தெரியாது. நான் பள்ளி சென்று பாடம் படிக்காதவன். சின்ன வயதில் தெரு பொறுக்கியவன். வளர்ந்த பிறகு ஒரு தனி டீச்சரிடம் அவர்கள் வீட்டு வேலையை செய்து எழுத படிக்க கற்றுக் கொண்டேன். என் மூளைக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் உண்டு. IQ average க்கு மேலேஅதனால் physics chemistry என்று வாழ்க்கைக்கு உதவாத எதையும் நான் கற்கவில்லை. வாழ்க்கையை நடத்த போதுமான அளவிற்கு படித்திருக்கிறேன். திருமதி ஆஷா சந்திரசேகர் என்னை மெய் என்று அழைப்பாள். காரணம் நான் அவளுடைய பாதுகாவலன் என்று அவள் கருதுவதால். நான் அவளை மெய்காப்பன் போல் காப்பவன் என்று நினைப்பதால். அவள் தலையால் இடும் வேலையை நான் காலால் செய்வேன் அல்லது அவள் காலால் இடும் வேலையை நான் தலையால் செய்வேன். life bore அடிக்காதா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அப்படித்தானே? சொல்லுங்கள். அட பரவாயில்லை. சொல்லுமா கண்ணு அடச்ச சொல்லுடா டேய் right டு அப்படி வழிக்கு வா. sorry திடீரென்று வாடா போடா என்று third degree க்கு இறங்கிவிட்டேன் என் சுபாவம் அப்படி. நான் ஏதாவது கேட்டால் எனக்கு சாதகமாக பதில் கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு இப்படி கோபம் வரும்.

கண்களின் ஓரங்களில் நீர் கசியும். ராமநாதனையும் சிட்டிபாபுவையும் லால்குடியையும் பாலமுரளியையும் கேட்கும் போது கசியாத கசிவு how to name it இன் போது மட்டும் கசியும். அது முடிந்தால் euphonium ஐ கேட்பேன். euphonium ல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு number இருக்கிறது நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ yes yes அதே தான். sometimes i feel like a motherless child ஓ sometimes i feel like a motherless child நீங்கள் கேட்கும் போதும் அழுவீர்கள் தானே? நான் அதைக் கேட்டு அழுது கொண்டிருப்பேன். நீங்கள் gross அடிப்பீர்களா? அடித்திருக்க மாட்டீர்கள் உங்களைப் பார்த்தாலே தயிர் சாதத்துடன் அப்பளம் தொட்டுக்கொண்டு சாப்பிடும் மென்மை வம்சமாக தெரிகிறது. நான் gross அடிப்பேன். எனக்கு காட்டமான charminar பிடிக்கும். charminar க்கு மேல் gross பிடிக்கும். gross ஐ எப்படி அடிப்பது என்று உங்களில் பலருக்கு தெரிந்திருக்காது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு பழக்கமான வெற்றிலை பாக்கு கடையில் பொட்டலம் வேண்டும் என்று கேளுங்கள். பொட்டலம் நான்கு ரூபாயோ என்னவோ தான். ரொம்பவும் cheap ஆன விஷயம் அதிலிருந்து கொஞ்சம் உள்ளங்கையில் எடுத்து நன்றாக அறக்கி தேயுங்கள். அது ஒரு மாதிரி சங்கிலி சங்கிலியாய் கோர்த்துக் கொள்ளும் ம்ஹும் இந்த உதாரணம் சரியில்லை. மீன் தொட்டியில் போடப்படும் புழுக்களை பார்த்திருக்கிறீர்களா? அதுபோல ஒன்றாய் கோர்த்துக் கொள்ளும். அதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் charminar ல் இருக்கும் புகையிலையை உதிருங்கள். முற்றிலுமாக வேண்டாம். ஒரு centimeter அல்லது இரண்டு centimeter வைத்துக் கொண்டு மிச்சத்தூளை போனால் போகிறது என்று கீழே கொட்டி விடுங்கள். தூள் உள்ளே இரண்டு சென்டிமீட்டர் இருக்கிறதா மிச்சம் இருக்கும் காலி இடத்தில் gross ஐ சாமர்த்தியமாக நன்றாக பின் உங்கள் இடது பெருவிரல் நகத்தில் வைத்து தக் தக் என்று தட்டுங்கள். நன்றாக pack ஆகும் ஆகும். ஏதாவது loose packing ஆக இருந்தால் உள்ளங்கையில் மிச்சமிருக்கும் gross ஐயும் அதனுள் செலுத்துங்கள். tight ஆய் pack பண்ணி நெருப்பு பற்ற வையுங்கள். cigarette பற்ற வைக்கிற மாதிரி தான் புகை உள்ளே இழுக்க கொஞ்சம் சிரமமாய் இருக்கும். கன்னத்தில் டொக்கு விழும்.

புகை மெல்ல மெல்ல பரவுவதை உணர்வீர்கள். கடைகளில் தேன்மிட்டாய் என்று ஒரு item இருக்கும். எங்கே எவன் எப்படி செய்கிறானோ. பார்க்க லேசாக அல்வா நிறத்தில் இருக்கும். கடித்தால் கரையும். உள்ளே ஜீரா தேன் போல இருக்கும். தேன் மிட்டாய் ஒன்று ஐந்து பைசாவோ என்னவோ. ஐந்து பைசாவிற்கு இந்தியாவில் வாங்கும் சக்தி இருப்பதே ஆச்சரியமான விஷயம். பிச்சைக்காரனிடம் கொடுத்தால் ஐந்து பைசாவை தூக்கி எறிந்து விடுவான். அந்த ஐந்து பைசாவிற்கு ஒரு தேன்மிட்டாய் கிடைக்கும். ஒரு கை வாங்குங்கள். அப்படியே வாயில் போட்டு மெல்லுங்கள். நாக்கு, தொண்டை, தொண்டைக் குழாய், வயிறு என்று சகல இடங்களிலும் தித்திப்பாய் உணர்வீர்கள். ஆயிற்றா படுத்துக் கொள்ளுங்கள். மேலே ceiling fan சுற்றட்டும். எக்கச்சக்க வசதி party யாக இருந்தால் AC machine ரீங்காரம் இடட்டும் என் ஒன்றில் AC பா. மல்லாக்க படுத்துக் கொள்ளுங்கள். கட்டில் இருந்தால் கட்டிலில் இல்லையோ தரையில். போத்திக் கொள்ளுங்கள் நான் முதல் தடவை gross அடித்தபோது அப்படித்தான் செய்தேன். போர்வையை மீறி என் கால் கட்டை விரல் மட்டும் வெளியே. மேலே fan சுற்றுகிறது. அன்றைக்கு AC இல்லை. நான் என் அறையில் fan க்கு கீழே படுத்துருக்கிறேன் என்ற உணர்வெல்லாம் கரைந்து விட்டது. நான் வான்வளியில் மிதந்தேன். நட்சத்திரங்கள் என்னோடு சேர்ந்து மிதந்தன. அப்பறம் கடற்கரையில் அலைகளுக்கு வெகு அருகில் படுத்திருந்தேன். அலைகளின் how to name it என் உடல் முழுக்க வருடி சென்ற தென்றல் குளிராகவும் குளிராக இல்லாமலும் ஒரு உணர்வு. நீர் மேலே நிலா என் மீது பாலை கொட்டுகிறது. கொட்டுகிறது கொட்டுகிறது அப்படி கொட்டுகிறது. நான் அதை குடிக்க முடியாமல் மூச்சுத்திணறுகிறேன். அப்படி ஒரு உணர்வு உங்களையும் ஆட்கொள்ளும். gross க்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நான் உணர்ந்த உணர்வு வெகு அந்தரங்கமானது. பெண் சம்பந்தப்பட்டது. அருகில் பெண் இல்லை. முப்பரிமாணமும் தொடு உணர்ச்சியும் இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கும். ஒரு பெண்ணொருத்தி அருகில் இருந்தால் சத்தியம் சத்தியம். பெண்ணில்லாமலே இருப்பது பெண் எப்படி சாத்தியம்? என்று நீங்கள் கேட்டால் என் ஒரே பதில் please taste the gross atleast once அந்தப் பெண்ணிற்கு நான் என் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிற மாதிரியே பாகங்கள். அட அட அட எவ்வளவு பெரிய உதடுகள். உதடுகளில் தேன் நிற்காமல் வழிந்து கொண்டே வடிந்து கொண்டே இருக்கிறது. என்னால் சுவைத்து மாளவில்லை. அவளுக்கு உதடுகள் மட்டுமல்ல மற்ற யாவுமே யாவுமே பெரியவை. நான் கச்சேரியை துவங்கினேன் லால்குடி, பரமக்குடி, சிட்டி பாபு, சட்டி பாபு இளையராஜா மூத்த ராஜா வரை நடத்தாத கச்சேரியை நான் நடத்தினேன். ஒரே விளையாட்டு தான் அன்றிலிருந்து பகல் வேலைகளில் gross இல்லாவிட்டால் நான் இல்லை. gross என் வாழ்க்கையில் வந்த பிறகு எனக்கு என்னென்னமோ உண்மைகள் எல்லாம் தெரிய தொடங்கின தெரியுமா? நான் ஒரு பிறவி கவிஞன் என்பது அப்புறம் தான் தெரிந்தது. கண்ணதாசன் என்ன கண்ணதாசன்? அந்த ஆள் நான் முற்பிறவியில் எழுதிய கவிதைகளை எல்லாம் copy அடித்து எழுதியிருக்கிறான். பெயர் வாங்கி இருக்கிறான். வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ பாட்டு நான் எழுதியது. அட இப்படி இல்லைங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்னால் படைக்கப்பட்டது. என் படுக்கைக்கு கீழே பாருங்கள். பெட்டி பெட்டியாய் கவிதைகள் எழுதி வைத்திருக்கிறேன். எவ்வளவு கவிதைகளை வேண்டுமானாலும் எடுத்து படியுங்கள். அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் என்னுடைய இன்னொரு கவிதையை சொல்லட்டுமா? சொக்கி விடுவீர்கள் சொக்கி. காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை இப்படி என்னுடன் கூடி விளையாடினாள் என்று சொல்லவில்லை அவளைப் பற்றி தான் எழுதியிருக்கிறேன். இப்போதெல்லாம் எனக்கு இன்னொரு மகத்தான உண்மையும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் தேசப்பிதா மகாத்மா champion of freedom fighter என்றெல்லாம் சொல்கிறீர்களே காந்தி. மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சான் காந்தி. அந்த ஆள் தான் என் அப்பா. yes எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. அந்த ஆள் தான் என் தகப்பன் என்று. ஆனால் நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக் கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அந்த ஆள் மகாத்மா நான் சாதாரணமானவன். okay leave it leave it.

என் பாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. என் தோல் தினத்திற்கு தினம் தோய்ந்து கொண்டே போகிறது. என் இரவுகள் அப்படி இல்லை. இரவுகளில் நான் லேசாகி போகிறேன். ஏனென்றால் இரவுகளில் தினம் ஒரு தேவதை என்னை தேடி வருகிறாள் அதனால்தான் ஆஹா ஆஹா திருமதி ஆஷா சந்திரசேகரின் ஏற்பாடு தான் அது. நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாம். அதற்காக அவள் தினம் ஒரு தேவதையை ஏற்பாடு செய்கிறாள். இரவு மணி பத்திற்கு நான் என் இரவு உணவை முடித்திருப்பேன். no gross இரவு வேலைகளில் எனக்கு போதையூட்ட gross தேவையில்லை. திருமதி ஆஷா சந்திரசேகரின் தயவில் எனக்கு அயல்நாட்டு champagne bottle கள் கிடைக்கின்றன. ஓர் இரவுக்கு ஒரு champagne bottle கள் என்று அதைத் திறந்தால் போதும் நுரை பொங்க பொங்க champagne வெளியே வரும். ஷீலாவை போல் ஒரு சொட்டு champagne கூட கீழே சிந்தாமல் அப்படியே அருந்துவேன். நுரை பொங்கி அடங்கிய பின்பு ஒரு இடுப்பு மெலிந்த உடுக்கு கோப்பையை எடுத்து அதில் champagne ஐ ஊற்றி துளி துளியாக ரசித்துக் கொண்டிருக்கும் போது calling bell ஒலிக்கும். நான் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்புடன் எழுந்து சென்று கதவை திறப்பேன் அவள் இருப்பாள் நிச்சயம் அவள் இருப்பாள் என் அன்றைய தேவதை. புடவையில் midi யில் salwar ல் jeans ல்

hello என்பாள். என் பெயரை கேட்க மாட்டாள். hello sweety hello darling hello honey hello sugarcane என்பேன். இத்தனையும் நானா என்பாள்.

ஆ அப்புறம் வந்துட்டு அவங்க மூணு பேரும் வந்து இத பெரிய business ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகு படுத்துரதையே வந்துட்டு permanent ஆ அழகு அழகுனா எல்லாரும் யோசிக்கும் போது பணம் இருக்குறவங்க எல்லாம் வந்து பண்ணிபாங்கள. அது மாறி பண்ணலாம். மூணு பேருக்கும் லாபம் சொல்லிட்டு பண்ணுவாங்க அதுக்கு அப்பறம் பண்ணும் போது அது வந்து அதுக்கு தான் surrogate அந்த வாடகை தாய் அந்த நயன்தாரா பன்னிருகாங்கள அந்த மாறி இது பண்ணுவாங்க நிறைய பொண்ணுங்கள, ஏல பொண்ணுங்கள full ஆ காசு குடுக்குறோம் சொல்லி கூப்ட்டு வந்து பண்ணி அந்த கொழந்த யாரோ கருவுலையே கொன்றுவாங்க. கொன்னு அது அந்த liquid எடுத்து தான் மரபு அந்த பொருளையே பண்ணுவாங்க. இது வந்து doubt வந்துரும் சமந்தாவுக்கு ஏன் வந்து ரகசியமா பண்றாங்க போனவங்கள திரும்பி வெளில வர மாட்டிகாங்க. அப்டின்னு சொல்லிடு ஒட்டி பாத்தா அது ஒரு இடமே ஒரு அடில அடில பாதலத்துல set பன்னிருபங்க ஆனா அவங்களுக்கு doubt ஆ இருக்கும் சமந்தாவும் வாடக தாயாதான் இருப்பா ஆஹ்ன் ஆமா. ஆஹ்ன் அவ வெளில வந்து அவ எட்டி பாப்பா. வெளில இருந்து பாத்தா ஒரு buildings அந்த மாறி இருக்குறமாறி தான் இருக்கும் எல்லாமே VFX effect போற்றுகாங்க இதல்லாம் பொய் இது எதோ தப்பு பண்றாங்க. புறா மாரி ஒன்னு இருக்கும் அந்த அவ ஜன்னல் கிட்ட அத பிடிக்கலானு daily அது அங்கேயே தான் இருக்கும் அவ பிடிக்கலானு try பண்ணிடே இருப்பா அது வராது. அதுக்கு அப்புறம் கம்பிய வச்சு ஒடச்சு பாத்தா full ஆ duplicate புறாவே இல்ல full ஆ Three d effect ஜன்னல் கிட்ட இருக்குறது எல்லாம். அந்த மாறி பண்ணும் போது doubt வரும் ஏன் இப்டி பண்றாங்கன்னு சொல்லி ஒட்டு ஒட்டு கேட்டு பாப்பா. அப்றம் ஒருத்தி வந்து அவங்ககுல்லையே ஒரு வாடக தாயா இரு நடிச்சிட்டு இருந்துருப்பா அது அவங்க ஆளு அவங்க அந்த இது மாறி business பண்ணாங்கள அவங்களோட ஆளு வந்துட்டு பொய்யா இவ கூடவே ஒரு பொம்ம ஒரு rubber வந்து வைத்துல வச்சிட்டு அந்த மாறி நடிச்சிட்டு இருப்பா. அப்றம் கண்டுபிடிச்சிட்டு சமந்தாவுக்கும் தெரிஞ்சிருச்சின்னு சொல்லி சமைந்தா வந்து அவன கொன்றுவா அவள. கொன்னுட்டு போய் ஒரு ஆமா ரெண்டுபேத்த கொன்றுவா ஓர் ஒரு police காரன் வருவான் அவனையும் கொன்றுவா. அப்ப அவங்கலள்ளலாம் தாண்டி தான் அந்த room குள்ள போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்க முடியும். போய் பாத்தா full ஆ ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூனாயிரம் கொளந்தைங்கள வந்து ஒரு bottle ல அடைச்சி வச்சிருபாங்க கருவுலயே கொன்னு அந்த liquid எல்லாம் எடுத்து இதுதான் இவங்க பன்றங்கனு புரிஞ்சிரும். கடைசில வந்து ஆ இந்த மாறிலாம் நடக்கும். சமந்தா வந்து எப்டியோ அவங்க ரெண்டுபேத்தையும் வரலக்ஷ்மியயும் அந்த doctor ஐயும் பிடிச்சிருவா பிடிச்சு உம் எப்டியோ கண்டு பிடிச்சிட்டு ஆ ஒரு அவங்க police காரங்க அஞ்சு பேர் இருபாங்க அவங்ககிட்ட கொண்டுபோய் சேத்துருவா. இவ வந்துட்டு சாதார கிராமத்து பெண்ணுன்னு காட்டிருபாங்க கடைசில தான் தெரியும் இவ senior police officer ஆ இருப்பா. இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு ஆஹ்ன் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு தான் இவள அமிச்சி விற்றுகாங்க. actual ஆ இவ தங்கச்சி கா தங்கச்சி வந்து காசுக்காக இந்த வேலைக்கு வந்துருப்பா. அவள வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துருக்கவே மாட்டா. அவள காப்பாத்தலானு சொல்லிட்டு இவ ஒரு police officer ஆ என்னதான் நடக்குது உள்ள அப்டின்னு போய் பாத்துக்களானு தான் வருவா அதுக்கப்றம் இவ இப்டியே பிடிச்சிக்குவா. பிடிச்சு அவங்கள arrest தங்கச்சியும் இவளும் சேந்துருவங்க அவ்ளோதான். ம் ஆமா நல்லாருந்துச்சு ரொம்ப super ஆ இருந்துச்சு.

ஓ அவ பொண்ணு அந்த friend வந்து பையனா?

புரியல நடுவுல எனக்கு ஆஹ்ன் ஓ சரி.

உம்

ஆமா.

யாருக்கு? யாரு? அவன்தான் இன்னொரு பொண்ணா கதளிச்சன்ல?

காதல். உம்

நெடுங்கி பழகிட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கு எதுவும் கேக்கலையே.

விடுமுறைக்குப் பிறகு எனக்கு எதுவும் கேட்கவில்லை.

செரி. உம் சரி சரி. உம் ஆமா உம் ஏன்னா சொல்லு. ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லை.

சேரி. உம்

செய்றேன். நீ courier அனுப்பு நா செய்றேன். எழுதி courier போடுகிறேன். யாரு courier a four sheet ஆ சரி சரி.

உங்க அம்மா என்ன பண்றாங்க?

கொஞ்சம். இருப்பேன் இருப்பேன். மத்தியம் தூங்கவில்லை. அதனால்

இன்னைக்கு.

உம் நீயும் அம்மாவும் half half. என்ன எதோ ஜோக் என்று சொன்னா? ம்.

அது ஒரு மாரி இந்த பேப்பர் வாயில பட்டு full ல இது பண்ணிட்டு அந்த roll ல கையில பிடிச்சி சாப்டுவேன். நா அப்டிதான் சாப்டுவேன். சாப்ட்டு அத sheet ல கை எல்லாம் சா அது சா அதையுமா நீ சாப்பிடுற? நா plate shawarma உம் சாப்டுவேன். நல்லா சூப்பர அருமையாக இருக்கும்.

நான் எல்லாம் கவனமா பண்ணிட்டேன். Uninstall பன்னிட்டா எனக்கு எப்படி தெரியும் இது PDF எப்படி save ஆகும்னு? என் கூந்தல் எப்படி இருக்கிறது?

நல்லாருக்கு அப்படின்னாங்க. இந்த hair fall, anti hairfall shampoo வாங்கிக்கற வாங்கிக்கற கூடிய விரைவில் ஆமா ஆமா. அப்படியெல்லா ஒன்னும் சொல்லல அப்பப்போ கேட்டு நீயும் வங்கிக்கோ. அப்ப அப்பன்னா நா பத்தாயிரருபாய்க்கு எல்லாம் கேக்கமாட்ட. எப்பயாச்சும் கேப்ப இப்ப ஒரு இருபதாயிரம் மாசம் வந்து சம்பளம் ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் ஓகே okay வா அதுல.

உங்களுக்கு மொத நா என்ன தேவையோ அத முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நா இல்ல பத்தாயிரம் ரூபா மாசம் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் போதும்.

இதை மூனு வருடம் இந்த work யை செயிது முடித்தலே நாம் மூனு வருசத்துக்குமேலே சம்பாதித்து விடலாம். நிஜமாகத்தான்.

வா. அடுத்த வருடம் தான? bye அம்மு okay okay உம் யார்விடனும்? உங்க உங்க காலேஜ் ஓ சேரி சேரி சேரி.

நல்லா மதிப்பெண்கள் எடுத்துருந்தா குடுத்துருவாங்க.